அலட்சிய பார்வையுடன் சப்னான்கியை பார்க்க ஆரம்பித்தார். ஆயிரத்தி அறநூத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டின் தொடக்கத்தில் நகன்மேதானி பிரகாஷ் மன்னன், தனது சமஸ்தானத்தில் உள்ள, குரு சாஹிப்பை தரிசனம் செய்யும்படி கேட்டுக்கொண்டார். ஏப்ரல் பதிநாலு ஆயிரத்து அறநூத்தி ஐம்பத்தி அஞ்சில், மகானின் அரசரான மிட்னிப் பிரகாஷும் வேண்டுகோளின் பேரில் குரு சாஹிப் மகானை அடைந்தார். குரு சாஹிப் சமஸ்கி சமஸ்தானத்திற்கு விஜயம் செய்தார் மற்றும் சம்னான் நதிக்கரையில் இருக்கிறார். போண்டா சாஹிப்பின் இடத்தில் ஒரு புதிய நகரத்தை உருவாக்க முடிவு செய்தார். குரு சாஹிப் ஏப்ரல் இருவத்தி ஒன்பது ஆயிரத்தி அறநூத்தி எண்பத்தி ஐந்து அன்று திவாண்ணன் சங் சங் சங்காவின் பிராத்தனைக்கு பிறகு, போண்டா சாஹிப்பின் அடித்தளத்தை பாய்ராம் கும்வாரின் கைகளில் அடிக்கல் நாட்டினார்.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

பாபா பண்டர் சிங் பகதூர் உடனான சந்திப்பு, குரு சாஹிப் மற்றும் பகதூர்ஷாவின் கேரவன்கள் மே பதிமூணு ஆயிரத்ததி எழுநூத்தி எட்டில் குட் காண்பூரை அடைந்தனர். வசிர்கானின் பிரதிநிதிகள் பேரரசைரை, குட்கான்பூரில் சந்திக்க வேண்டும் அல்லது சிறிது காலத்திற்குப் பிறகு பகதூர்ஷாவிற்கு மே ஆயிரத்தி எழுநூத்தி எட்டு முதல் இரண்டு வாரங்களில் சந்தித்திருக்கவேண்டும். நர்மதா ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால், குட்கான்பூர் சமஸ் விட்டது வசிப்கான்னின் தூதர்கள் பெற்ற பணத்தால் பகதூர்ஷாவின் எண்ணம் மாறியது. இதற்குப் பிறகு பகதூர்ஷா குரு சாஹிப்பிடம் இருந்து விலகி இருக்க தொடங்கினார். உண்மையில் இப்போது அவர் அனுப்பிய பணத்தால் வசிப்கான் மீது நடவடிக்கை எடுக்க விரும்பவில்லை. குரு சாஹிப் மற்றும் பகதூர்ஷா இடையேயான கடைசி சந்த்திப்பு ஆகஸ்ட் ஆயிரத்தி எழுநூத்தி எட்டில்,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

குரு சாஹிப் அரசின் மீதானா நம்பிக்கையை கைவிட்டு தானே நதியை நிலை நாட்ட முடிவு செய்தார். அங்கு அவர் ஆயிரத்தி எழுநூத்தி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் மூனாம் தேதி மாதோதாஸ் பைராகிய பின்னர், பாபா பண்டா சிங் பகதூர் திருமணம் செய்துகொண்டார். பஞ்சாபின் நிலை மற்றும் முகலாய ஆட்சியாளர்களின் செயல்களை கேட்ட பண்டாசிங் பஞ்சாப் சென்று தீயவர்களை சீர்திருத்த குருவிடம் அனுமதி கேட்டார்.

ஆயிரத்தி அறநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது கி. பி பைசாகி தினத்தன்று ஆனந்த்பூர் சாஹிப்பில் ஒரு பெரிய கூட்டம் நடைபெற்றது. குருஜி கூட்டத்தில் ஐந்து தலைகளை கோரினார். இந்தக் கோரிக்கையை லாகூர் கார்கி குடும்பத்தைச் சேர்ந்த பாய் தயா சிங் முன்வைத்தார். டெல்லியை சேர்ந்த பாய் தரம்சிங்ஜி ஜார்த் இருந்தது. பாய் இம்மத் சிங் ஜிஜோ, ஒரிசாவின் ஜெகநாதின் இம்மத்ராய் ஆவார். பாய் மோஹஹன் சிங் ஜி, இவரது குஜராத்தை சேர்ந்த சாயமிடுபவர் மற்றும் அச்சிடுபவர். சாஹிப்சன் நிறைவு குருஜி அவர்கள் முதலில் அமிர்தத்தை தெளித்தார். பின்னர் அமிர்தத்தை தெளித்தார். இதன் பிறகு அனைவருக்கும் சிங் என்ற வார்த்தை கிடைத்தது. அமிர்தத்தை எடுத்துக் கொண்டபிறகு ஒவ்வொரு சீக்கியரும், கேஸ் சீப்பு, கடா, க்ரான்பான் மற்றும் கட்சாதாரி ஆகியவற்றை அணிய அனுமதிக்கப்படுகிறார்கள். அது நடந்தது. மற்றும் இருபது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள், பைசாகி நாளில் குருவிடம் அமிர்தம் அருந்தி தங்கள் முழு நம்பிக்கை வெளிப்படுத்தினர். குரங்கு குருதேவ் குரு. குரங்கு குரு சேலா இவை குருஜியின் வார்த்தைகள். கல்சாவின் விதிகள். ஐந்து காக்கா கங்கா, கடா, கட்சரா, இர்பான் வழக்கு நடைபெறும். ஜாதி வெறிக்கு அப்பால் உயர்ந்த அனைவரையும் சமமாக நடத்துவர். குறிப்பிட்ட நேரத்தில் எழுந்திருங்கள்.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 ஜோதியை ஏற்றுகிறார். குரு கோவிந்த் சிங் ஜி ஆதிகிரந்தத்தில் குரு தேஜ்பகதூர் ஜியின் வசனங்களை சேர்த்து குரு கிரந்த்சாகிப்த்கு குரு அந்தஸ்தை வழங்கினார். தர்மம் அர்த்தத்தை தாஸ், ஷேக், ஆகிய நான்கு விஷயங்களை கொடுப்பவர். இந்த குர்பானின் சர்வ வல்லமை படைத்தவர் என்றார். Hello sir. சொல்லுங்க, நாங்க airtel லே இருந்து பேசுறோம் Good afternoon sir okay sir okay.

நீங்க வந்து prepaid and post paid plan எது எடுத்துக்க போறீங்க sir. sir.

சொல்லுங்க sir. prepaid plans பத்தி சொல்லட்டுமா sir. ம்ம்ம். okay sir okay. prepaid உங்களுக்கு வந்து unlimited calls அப்பறோம் night அப்பறோம் வந்து normal message எல்லாமே பண்ற மாதிரி வேணுமா sir ஒரு pack. Unlimited pack பாக்குறீங்களா? ம்ம். ஆமாம் sir ஆமாம். plans இருக்கு. ம்ம். அது வந்து so நீங்க monthly வரணும்னு ஆச படறீங்களா sir இல்ல எல்லா pack ஓட price details தெரிஞ்சுக்கணுமா? okay sir okay இப்போ வந்து நீங்க unlimited pack one month recharge க்கு பண்ணறீங்கனா. உங்களுக்கு வந்து two fifty rupees charge பண்றோம். அது வந்து. per day க்கு வந்து உங்களுக்கு one point fiveGBdata. ம்ம். அப்பறோம் வந்து. அப்பறோம் வந்து உங்களுக்கு unlimited calls அதுல கிடைக்கும். and வந்து per day க்கு வந்து உங்களுக்கு hundred messages மாதிரி கிடைக்கும் sir. இது வந்து one month plan sir. ஒ ஆமா sir. ஆ yes sir ஆ yes sir வந்து Amazon Amazon Prime membership இருக்குற மாதிரியா sir? அது வந்து one month க்கு கேக்குறீங்களா இல்ல three months six months அந்த மாதிரி கேக்குறீங்களா sir?

okay sir okay நீங்க வந்து airtel இல்ல amazon prime இருக்குற மாதிரி கேட்டீங்கன்னா per month க்கு வந்து உங்களுக்கு five hundred and ninety nine rupees வருது. அதுல வந்து உங்களுக்கு. உங்களுக்கு ~ daily data வும் அதுல அதிகமா கிடைக்கும். அதுல வந்து per day க்கு வந்து உங்களுக்கு threeGBdata கிடைக்குற மாதிரி. ok sir. yes sir இதுவே நீங்க வந்து amazon prime இருக்குற மாதிரி வேணும். மத்தபடி unlimited pack ம் வேணும். two months plan பாக்குறீங்கனா. அது வந்து உங்களுக்கு. அது வந்து உங்களுக்கு அறநூத்தி நாற்பத்தி ஒன்பதுக்கு கிடைக்குது two months க்கு. and வந்து ~ yes sir அதுல வந்து நீங்க per day க்கு வந்து two GB data வந்து உங்களுக்கு கிடைக்கும். so நீங்க வந்து இதே three months. three months plan எடுக்குறீங்கனா அது வந்து உங்களுக்கு seven hundred and ninety rupees வரும். seven one nine seven one nine seven hundred and nineteen sir ~ yes sir yes sir. இப்படி தான் sir last month வந்து இப்ப வந்து price எல்லாம் கொஞ்சம் increase பண்ணிருக்கோம்.

yes sir அதனாலதான் sir இந்த price வந்து உங்களுக்கு increase பன்றதுக்கு காரணம். so இப்போ வந்து. இப்போ நான் ஒரு three months pack சொன்னேன் இல்ல sir. அதுல வந்து உங்களுக்கு airtel xtream கிடைக்கும் sir. அதுவும் அதுல சேத்து கிடைக்கும். two months two months plan பாத்தீங்கன்னா உங்களுக்கு Disney Hotstar membership ம் கிடைக்கும் சேத்து.

ஆமாம் sir. இப்போ வந்து உங்களுக்கு two months plan Amazon plus Disney Hotstarரும் இருக்குற மாதிரி வேணுமா sir? two months க்கு வந்து உங்களுக்கு price வந்து ரெண்டுமே இருக்குற மாறினா eight hundred and thirty eight rupees வருது sir. per day க்கு வந்து. per day க்கு data வும் twoGB ம்ம் ஆமா sir. உங்களுக்கு Amazon plus Disney Hotstar ரும் சேந்து வருதுலே sir. ஏதாவது ஒன்னுனா உங்களுக்கு கம்மியாகும் price ஆமாம் sir. sir நீங்க. சொல்லுங்க sir. இல்ல sir உங்களுக்கு வந்து நான் சொன்ன pack ல eight hundred க்கு மேல இருக்குதுனா அதுக்கு reason வந்து Amazon prime and Disney plus hotstar ரெண்டுமே உங்களுக்கு membership time membership கிடைக்குது. அதனால தான் உங்களுக்கு price அதிகம். but இதே நீங்க Amazon prime membership அப்பறோம் airtel xstream மட்டும் போதும்னு சொன்னீங்கன்னா. உங்களுக்கு two monthly pack வந்து five hundred and forty nine க்கே இப்ப available ஆ இருக்கு ம்ம் yes sir நீங்க இது வந்து உங்களோட choice அ பொறுத்து தான் இருக்கு நீங்க plans எது வேணுமோ உங்களுக்கு choose பன்னிக்கலாம். எல்லாம் ம்ம் எல்லா price varieties லேயும் உங்களுக்கு இருக்கு sir.

two thousand nine hundred and ninety nine rupees வருது sir. sir அது வந்து daily data வந்து twoGBper day கிடைக்கும். உங்களுக்கு வந்து unlimited calls and unlimited local calls and

ம்ம் ஆமாம் sir நீங்க monthly ம் வந்து. ஆ ஆ என்ன plan choose பன்னிட்டு நீங்க monthly வந்து bill pay பன்னுறமாரி வரும் sir

உங்களோட preference தான் sir. நீங்க வந்து monthly montly plan choose பண்ண முடியாது நீங்க direct pay bill payment மட்டும் பண்ணிக்குறேன்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு வந்து postpaid நல்லாதா இருக்கும். ம்ம் ஆமாம் sir ஆமாம் sir. postpaid வந்து நீங்க வந்து one month க்கு postpaid பண்றீங்கனா உங்களுக்கு வந்து. data வந்து data roll over. data வந்து four fortyGB கிடைக்குது sir per month க்கு four zero forty GB per day க்கு வந்து hundred messages unlimited calls இப்போ உங்களுக்கு Amazon prime ஓட கிடைக்கும். அது வந்து three hundred and ninety nine rupees வரும் sir உங்களுக்கு. ம்ம் ஆமாம் sir per month க்கு sir நான் சொல்றேன்.

ஆ ஆ அப்பிடி இல்ல sir. உங்களுக்கு prepaid ல prepaid எது உங்களுக்கு postpaid எது comfortable லா இருக்கோ நீங்க அதே எடுத்துக்கலாம் sir.

sir நீங்க வந்து. so நீங்க வந்து.

so இப்போ வந்து உங்களுக்கு வந்து நீங்க prepaid use பண்ணிங்கன்னா எப்போ அது வந்து close ஆகுது எப்போ நீங்க recharge பண்றது அதெல்லாம் நீங்க miss பண்ணிட்டிங்கனா உங்களுக்கு வந்து அது ரொம்ப பெரிய problem ஆ இருக்கும். so இப்போ நீங்க post paid use பண்ணீங்கனான்னா உங்களுக்கு வந்து நீங்க monthly bill மட்டும் pay பண்ற மாதிரி இருக்கும். so business people வந்து postpaid postpaid உங்களுக்கு உங்களுக்கு benefit ஆ இருக்கும்.

ஆமாம் sir உங்களுக்கு அது வந்து waste ஆ இருக்கும். ம்ம் yes sir. ம்ம் ஆமாம் sir உங்களுக்கு வந்து ஒரு நாள் suppose உங்களுக்கு வந்து recharge பண்ற date miss அயிருச்சுனா உங்களுக்கு வந்து அது கஷ்டமா ஆயிடும் இல்ல sir.

okay sir உங்களோட sim postpaid டா மாத்திக்கலாம். okay sir. உங்களுக்கு தேவையான details எல்லாம் கெடச்சிதா sir?

ம்ம் okay sir okay sir. உங்களுக்கு வந்து. அந்த உங்களோட prepaid வந்து postpaid டா மாற்றி தர படும் sir. okay sir எல்லா எல்லா plans பதியும் உங்களுக்கு நல்லா clarity கெடைச்சதா sir?

hello hello இர்பான ஹா நல்ல இருக்கேன் நல்ல இருக்கேன் இர்பான் பாத்து ரொம்ப நாள் ஆச்சி என்ன பண்ணிடு இருக்க college படிக்கும் போது பாத்தது okay bro okay bro நல்லது. எப்படி போகுது life லா

இருக்கோம் நீங்க கண்டிப்பா வரணும். ஆ வந்து நம்ம கூட படிச்ச பசங்க தான் bro நம்ம already போய்டு வந்தோம்ல ஒரு fifteen அந்த பசங்க தான் திரும்பி வாரங்க ஆ plan வந்து கொடைக்கானல் side போடலன்னு போட்டு இருக்கோம். நீங்க எந்த பக்கம் போலன்னு சொல்லுங்க ஆளு ஆளுக்கு ஒரு ஒரு இடம் சொல்லுறாங்க எல்லாரும் பேசி ஒரு இடம் fix பண்ணிறலாம். ஆ அது மாதிரி summer ல plan பண்ணி இருக்கோம். அப்ப தான் எல்லாருக்குமே அஹ work நிறைய slow இருக்கும். so okay வா ஒரு ten days plan பண்ணி இருக்கோம்.

அதான் bro இப்ப வந்து நம்ம bike ல trip போறோமா? இல்ல car book பண்றமா அதெல்லாம் தெரியல எதுன்னு நம்ம fix பண்ணிக்கலாம். எது Suggest பண்றீங்க. okay okay bro கண்டிப்பா பண்ணிறலாம். சரி நீங்க எந்த ஊர் பக்கம் போலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஒரு dream இருக்கும் இல்ல இங்க போலாம் அங்க பசங்களோட போலாம்னு அந்த மாதிரி நீங்க போகாத இடம் இல்ல உங்களுக்கு எந்த இடம் தோணுது அந்த மாதிரி அதெல்லாம் கொஞ்சம் இருந்தா சொல்லுங்க ஆமா எனக்கும் கேரளா side போனுனு தான் ஆசை. கேரளாவும் இதுல நம்ம சேர்த்துக்கலாம் கேரளா இல்லாம வேற North Side. அஹ சரி கேரளாவுல வந்து ஆலப்புழானு ஒரு இடம் இருக்கு. ஆலப்புழானா full வே அது ஒரு ஆறுதான் ஆறுல boating போற மாதிரி இருக்கும். அது full வே boating night stay பண்ணலாம். ஒரு three days அங்கேயே இருக்கலான்னு Plan பண்ணி இருக்கோம் கேரளால. கேரளால ஆலப்புழா மட்டும் ஒரு two days அதுக்கப்புறம் மத்த இடம் சுத்தி பார்க்கிறதுக்கு ஒரு அதாவது three to four days கேரளாவுல இருக்கிற மாதிரி plan பண்ணி இருக்கோம். அதுக்கப்புறம் வந்து கொடைக்கானல். கொடைக்கானல்ல வந்து ஒரு forest இருக்கு. அது வந்து நமக்கு தெரிஞ்சவங்க forest தான் ஆஹ் so அங்க போயிட்டு stay பண்ணலாம். உள்ள Forest உள்ளயே நம்ம தங்கர மாதிரி ஒரு சின்ன tracking மாதிரி plan பண்ணி இருக்கோம். ஆ வேற என்ன சொல்லணும்னா கேரளா பொருத்தவரைக்கும் இவ்வளவுதான் கேரளா கொடைக்கானல் பொருத்தவரைக்கும் அத விட்டு நம்ம கோயமுத்தூர் ஈஷா போலாம்னு plan பண்ணி இருக்கோம். இப்ப வந்து இந்த ஏரியா எல்லாம் உங்களுக்கு எதவாது Stay பண்றதுக்கு இடம் தெரியுமா? ஆ கண்டிப்பா போலாம் ஆனா வந்து நான் உங்ககிட்ட கேட்டது வந்து அங்க stay பண்றதுக்கு உங்களுக்கு யாராவது தெரியுமா? இல்ல நாங்க எப்படி expect பண்றனா ஒரு மாதிரி enjoy பண்ற மாதிரி இருக்கணும். சாதாரணமா normal ல தங்குற cottage மாதிரி இல்லாம அந்த நான் சொல்லி இருந்தேன்ல கொடைக்கானல்ல campfire பண்ணலாம். இல்ல tracking மாதிரி நம்ம தனியா tent போட்டு பண்ணலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு place தெரியுமா? கேரளால இல்ல கேரளாவுக்கு இதுவரைக்கும் நாங்க யாருமே போனதில்ல. அந்த அளவுக்கு போய் தங்கினது இல்ல உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க. okay bro okay bro இப்ப அடுத்து நம்ம பாத்தீங்கனா ten days க்கு food தான் எப்படினா food நம்மளே provide பண்ற மாதிரி plan பண்ணி இருக்கோம். ஆ பசங்க budget குள்ளையே food டும் வர்ற மாதிரி ஏதாவது பண்ண முடியுமா இப்ப ten days போறோம்னா அதுக்கு ஒரு budget நம்ம போட்டு வச்சி இருப்போம். அந்த Budget குள்ளயே நம்ம food பாக்கணும் accommodation பண்ணணும். so வந்து அதுக்குள்ள ஏதாவது பண்ண முடியுமா? ஹம் ஒரு ஆளுக்கு budget பாத்தீங்கன்னா வந்து நம்ம இப்போதைக்கு ஒரு approximate டா ஒரு twenty thousand போட்டு வச்சிருக்கோம். அதாவது ten days இல்லையா so வந்து அதுக்குள்ள நம்ம வந்து food டும் பார்த்தீங்கனா traveling so இந்த twenty thousand குள்ள இதெல்லாம் முடியுமா ten days plan பண்ணியிருக்கோம். கொடைக்கானல் கேரளா அந்த அந்த side மட்டுமே so அவ்வளவுதான் budget இப்போதைக்கு plan பண்ணியிருக்கோம். சும்மா பசங்களோட enjoy பண்றது தானே இது போதுமில்ல. அதான் bro summer time ல may time ல வந்து first ten days one to ten plan பண்ணியிருக்கோம். ஆ நீங்க அந்த day ல free யா இருந்தா

கண்டிப்பா கண்டிப்பா bro okay food எல்லாம் நீங்க எந்த மாதிரி expect பண்றீங்க bro நம்ம இப்ப வெளியே போறோம் வெளிய நம்ம இவ்வளவு சாப்பிடுவோமா அவ்வளவு சாப்பிடுவோமா நம்ம ஒரு imagine பண்ணிருப்போம்ல நீங்க அந்த மாதிரி இல்லாம ? different டா நம்மளை செஞ்சு சாப்பிடலாமா இல்ல அதாவது கடையில தான் போய் வாங்கி சாப்பிடனுமா அந்த மாதிரி ஏதாவது இருக்கா ஆ கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா போயிட்டு வரலாம். சரி okay அது இல்லாம இப்ப நம்ம கூட வர்றவங்க சில time temples போனும் church போனும் அந்த மாதிரி எல்லாம் சில பேர் இருப்பாங்க சரி okay வா அந்த மாதிரி ஏரியால அந்த மாதிரி places எல்லாம் கொஞ்சம் தெரியுமா? இல்ல அந்த மாதிரி நம்மள Guide பண்றதுக்கு guide யாரும் இருப்பாங்களா? ஆ okay bro super நம்ம ஆனா என்னோட plan என்னன்னா நம்ம bike ல போலாம்னுதா என்னோட plan ஏன்னா நீங்க ஒரு traveller நீங்க நிறைய bike ல போயிருப்பீங்க உங்களோட experience எல்லாம் கொஞ்சம் சொல்ல முடியுமா எப்படி போயிட்டு வந்தீங்க ஏன்னா எனக்கு bike ல போனும் தான் என்னோட ஆசை. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா ஏன்னா நான் வந்து இப்பதான் புதுசா bike வாங்கினே எனக்கு bike போனும்னு ஆசை இருக்கு. so வந்து நீங்க சொல்லலாம். bike னா bike போலாம் bike ல போறது தான் என்னோட ஆசை. so bike ல போனும்னா எவ்வளவு budget ஆகும். இந்த மாதிரி place க்கு போயிட்டு வரதுக்கு. அதெல்லாம் கொஞ்சம் சொல்ல முடியுமா? அதன் bro இப்போ வந்து நம்ம பசங்களோட plan னா சொல்லல. அது முடிஞ்சதுக்கு அப்புறமா இருக்கலாம். நம்ம தனியா நீங்களும் நானும் நீங்களும் நானும் மட்டும் ஒரு experience சா எங்கையாவது long போய்ட்டு வர மாதிரி இப்ப நீங்க நிறைய பேர் இருப்பீங்கல்ல அந்த மாதிரி எங்கேயாவது recent டா நிறைய எங்கேயாவது போற மாதிரி இடம் ஏதாவது இருக்குமா? ஏன்னா நம்ம மட்டும் போயிட்டு வர்ற மாதிரி அதுக்கு budget எவ்வளவு ஆகும். இல்ல places எல்லாம் நல்லா இருக்குற places சா சொல்லுங்க. அதுக்கு எவ்வளவு budget ஆகும். இல்ல வண்டி அதுக்கு ஏத்த மாதிரி நமக்கு எவ்வளவு petrol charge ஆகும் அங்க எப்படி food accommodation எல்லாம் நம்ம எப்படி பாத்துக்குறது. அதெல்லாம் கொஞ்சம் சொல்ல முடியுமா அதான் நான் out door தான் சொல்றேன். நம்ம எப்பவுமே இந்த தமிழ்நாட்டுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கும், அதுவும் இல்லாம north side போலாம்னு சொல்றேன். இப்ப லடாக் இல்லாம வேற எங்கேயாவது இந்தியாவில் நிறைய places இருக்கும்ல. அந்த மாதிரி நீங்க நிறைய போயிருப்பீங்கல. அந்த மாதிரி இடம் எல்லாம் இருந்தா கொஞ்சம் சொல்ல முடியுமா? கண்டிப்பா கண்டிப்பா ஒரு வண்டியில போற மாதிரி பாத்துக்கலாம் bro. சரி okay bro bro இப்ப வந்து உங்க side ல இருந்து நம்ம பசங்க யாராவது இன்னும் உங்க கூட touch இருக்காங்களா? என் side ல இருந்து ஒரு பத்து பேர் தான் இருக்காங்க உங்களையும் சேர்த்து.

Okay bro நீங்க வந்து நம்ம side ல இருந்து உங்க side ல இருந்து யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் inform பண்ணுங்க. அவங்க எல்லாம் வராங்களானு கொஞ்சம் கேட்டுக்கோங்க okay வா Okay bro சென்னை எல்லாம் எப்படி இருக்கு bro சென்னையில work எப்படி போகுது? நல்லா போகுதா? வீட்டு situation எல்லாம் ஒன்னு அந்த அளவுக்கு எல்லாம் ஒன்னும் மாறல bro அதெல்லாம் இன்னும் அப்படியே தான் போயிட்டு இருக்குது. நானும் எங்க night shift தான் work பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்க ஒரு BPO ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் college முடிச்சு three years சா BPO தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அஹ fifteen salary வாங்கிட்டு இருக்குறேன். அதுக்குள்ளே தான் ஓடிக்கிட்டு இருக்கு இன்னும். ஆனா அத தாண்டி அதனால பெருசா ஒன்னும் தெரியல நம்ம out side வந்தா தான் இன்னும் நமக்கு ஒரு இதுவும் தெரியும். Okay bro நீங்க வந்து abroad போறேன்னு சொல்லி இருந்தீங்களே. அத பத்தி plan எதாவது இருக்கா போறீங்களா? Okay bro உங்களுக்கு எந்த country போனும்னு ஆசையா இருக்கு இப்ப இந்த country போனா எங்க சுத்தி பாக்கலாம் இவ்ளோ இங்க jolly யான places இருக்குது. அந்த மாதிரி ஏதாவது சொல்ல முடியுமா இப்ப எனக்கு எடுத்துக்கிட்டிங்கனா எனக்கு france germany ltaly அந்த மாதிரி europe countries போகணும்னு ஆசை europe country நீங்க பாத்தீங்கன்னா செம enjoy பண்ணலாம். அங்கு அவ்வளவு places இருக்கு அங்க உங்களுக்கு அந்த மாதிரி personal லா யாராவது இந்த country தான் போகணும் இங்கதான் enjoy பண்ணனும் ஏதாவது ஆசை இருக்கா okay bro கண்டிப்பா குவைத்து ஒரு நல்ல countrys தான் but tourist place ணும் நீங்க பாத்தீங்கன்னா europe side மட்டும்தான் ரொம்ப சூப்பரா இருக்கும் கண்டிப்பா நான் வந்து நான் next year குள்ள europe போயிடுவேன். கண்டிப்பா நான் அங்க போயிட்டு நா invite பண்ணுவேன். நீங்க அந்த side tour tourist வரணும் நீங்க. ஆ europe ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஜாலியான country அப்புறம் europe germans side எல்லாம் நீங்க போனீங்கன்னா நிறைய சுற்றி பார்க்கலாம். german எல்லாம் நீங்க Specific க்கா நீங்க german எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க எல்லா street டும் சுத்தி பார்க்கலாம். இப்ப நம்ம பாண்டிச்சேரில வந்து white down சுத்தி பார்க்கிற மாதிரி இருக்கும். ஜெர்மன்ல எல்லா street மே so அதனால தான் எனக்கு வந்து அந்த side போகணும்னு ஆசை இருக்கு அத விட்டீங்கன்னா எனக்கு வந்து துபாய் போலாம் துபாய் வந்து உண்மையிலேயே நல்ல country தான் துபாய சுத்தி பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். நீங்க குவைத்த விட துபாய் நல்லா இருக்கும் இப்ப துபாய்ல உங்க relative இருக்காங்கன்னு சொல்றீங்க துபாய நீங்க try பண்ணி பாருங்களேன் துபாய்ல salary உங்களுக்கு ஏத்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்களும் enjoy பண்ணலாம் வீட்டுக்கு அனுப்பலாம் so துபாய் try பண்ணி பாருங்களேன் கண்டிப்பா bro ஏனா france ஏன்னா நா ஒத்த கால நிக்கிறேன france வந்து என்னோட சின்ன வயசு கனவு so அங்க தான் போய் ஆகணும். இப்ப வந்து இப்ப உங்களுக்கு எப்படி குவைத் ஒரு கனவா இருக்கோ அது மாதிரி france வந்து என்னோட கனவு. france போகணும் அங்க போயிட்டு நம்ம ஜாலியா இருக்கணும் சுத்தி பாக்கணும் சம்பாதிக்கணும் இப்ப நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆ குவைத்தில வந்து salary அதிகம். okay வா ஆனா நீங்க enjoy பண்றது உங்க life enjoy பண்ணனும் உங்க family enjoy பண்ணு நீங்க கண்டிப்பா europe போனீங்கன்னா உங்க life settle ஆகலாம். so அதனால தான் அதனாலதான் europe prefer பண்றேன்.

நம்மள சொல்லல உங்களுக்கு குவைத் போனும்னு ஆசை இருக்கு. குவைத்தில நல்லா தான் இருக்கும் குவைத்த பத்தி அந்த அளவுக்கு எல்லாம் பெருசா எல்லாம் கேள்விப்பட்டது இல்ல but எனக்கு வந்து ஒரு tourist போனும்னு ஆசை இருக்கு europe க்கு

பத்தி பேசிட்டு இருக்கோம். suppose நம்ம இப்ப out side ஏதாவது country க்கு போகணும்னா நீங்க எந்த country சொல்லுவீங்க அதாவது europe இல்லாம இப்ப நான் சொல்றது europe உங்களுக்கு தனியா ஏதாவது suggestion இருக்கும்ல இந்த country போனா நல்லா இருக்கும். அந்த country போனா நல்லா இருக்கும்னு, அந்த மாதிரி ஏதாவது இருந்தா சொல்லுங்களேன். புரியுது bro புரியுது ஆனா இப்ப world situation மாறிடுச்சு தான் நம்ம வந்து இந்த covid time ல ரஷ்யா வார் நடந்துகிட்டு இருக்கு அதெல்லாம் பார்க்காம out sides

bro US பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? US பத்தி உங்களுக்கு தெரிஞ்சது ஏன்னா நீங்க தான் அங்க வந்து three years work பண்ணிட்டு இருக்கீங்க US உங்களுக்கு clients தெரியும். அத பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா US எப்படி இருக்கும்? ஜாலியான country அந்த மாதிரி ஏதாவது சொல்ல முடியுமா? ஹம் கண்டிப்பா நீங்க சொல்றது உண்மைதான் இங்க நம்ம இந்தியாக்குள்ள இருந்தோம்னா அந்த அளவுக்கு நம்ம ஒன்னும் பெருசா சம்பாதிக்கிற மாதிரி எனக்கு எதுவும் தெரியல. வெளிநாடு போனால்தான் நம்ம ஏதாவது சம்பாதிக்க முடியும். ஆனா அப்படி இருந்தாலும் நம்ம இந்தியா விற்ற முடியாது இல்ல இந்தியா குள்ள இருக்கிறவங்களும் monthly ten lak salary வாங்குறவங்க எல்லாம் இருக்குறாங்க இந்தியாவிலேயே. நம்ம இந்தியா விட்டு எதுக்கு வெளியே வேலை செய்யணுங்குறது உள்ளே இருக்கும் but ஆனா இந்தியாவில இப்ப நம்ம சுத்தி அதே salary குள்ளயே அதே ஊருக்குள்ளே சுத்தி சுத்தி வர்றது வந்து எனக்கும் பிடிக்க மாட்டேங்குது வெளிநாடு என்னோட dream வெளிநாட்டுக்கு tour போகணும் வெளிய சுத்தணும்ங்கிறது தான் என்னோட dream அங்க போய் settle ஆகிறது, அங்க போய் வேலை செய்யறது என்னோட dream கிடையாது so அது உங்க dream கெடுக்கணும் எல்லாம் ஒன்னும் விரும்பல So பாப்போம் நம்ம கடைசியில நமக்கு என்ன கிடைக்கும்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. சரி okay bro சென்னை சென்னையில ஏதாவது job offer ஏதாவது இருக்குமா bro இல்ல bro இங்க already நா வந்து PPL ல work பண்ணிட்டு இருக்கேன். three years so அதுக்கு related ஏதாவது தேடிட்டு இருக்கேன். இங்க நான் fifteen வாங்கிட்டு இருக்கேன் சென்னை வந்தா அது double ஆக முடியுமா so அதான் கேட்கிறேன் நானு. okay bro சரி இப்ப நீங்க அங்க தங்கிட்டு இருக்கிறது எல்லாம் எப்படி bro சொந்தமா வீடா, இல்ல வந்து room எடுத்தாவது தங்கிட்டு இருக்கீங்களா? இல்ல பசங்களோட share பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? ஹம் அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா இல்ல அதுக்கு எவ்ளோ expenses ஆகுது நீங்க உங்க salary இருந்து எவ்வளவு அது மாதிரி மாசம் உங்களுக்கு இவ்வளவு salary வருது இதுக்குன்னு இவ்வளவு போது அப்படி இருக்குதுல்ல இப்ப தங்கறது சாப்பிடறது அதுக்குன்னு இவ்ளோ போது நம்ம அதை மீறி வீட்டுக்கு எவ்ளோ அனுப்ப முடியும்? ஒரு budget அந்த மாதிரி இருக்கும்ல உங்க salary நீங்க எவ்ளோ வாங்குறீங்க அதை எவ்வளவு வீட்டுக்கு அனுப்புறீங்க உங்க செலவுக்கு எவ்வளவு வச்சிக்கிறீங்க அந்த மாதிரி ஏதாவது சொல்ல முடியுமா so அந்த மாதிரி expect பண்ணிட்டு நான் வருவேன்ல. ரொம்ப ரொம்ப நல்லது bro okay bro ரொம்ப நேரம் பேசிட்டோம் போல ஆ போல சரி பாருங்க நம்ம வந்து picnic plan பண்ணி இருந்தோம் tour so அத பத்தி பாருங்க. ஆ என்னன்னு கொஞ்சம் confirm பண்ணி சொல்லுங்க உங்க side இருக்கிறவங்க எல்லாம் அதுக்குள்ள date fix பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன் budget மட்டும் நம்ம எவ்வளவுன்னு budget மட்டும் இன்னொரு நாள் பேசுவோம் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கொஞ்சம் intro பண்ணுங்க. okay bro bye bye bye பார்க்கலாம். ஆஹ் yes mam சொல்லுங்க mam

எப்படி Mam எப்படி Mam? நா cancel பண்லயே mam. நா online -ல book பண்ணும்போது booking -னு வந்துச்சு. இப்போ நீங்க எப்படி cancellation -னு சொல்றீங்க? என்ன mam இப்படி சொல்றீங்க? First class இது mam one and half lakhs பண்ணிருக்கேன்.

அஹ் ஆஹ் Mam இது வந்து பாத்தீங்கனா reason -ஏ கெடையாது mam நீங்க சொல்றது. நா வந்து அந்த time -ல எனக்கு book பண்ணதால என்ன reason -னு book பண்ணேனா எனக்கு அந்த time -ல through ஆன flight இருந்துச்சு Air India Express பாத்தீங்கனா. இப்போ வந்து

Today night எனக்கு flight mam எனக்கு. Today night பாத்தீங்கனா twelveA. M -க்கு இருக்கு பாத்தீங்கனா சென்னை to கனடா. இப்போ நா எப்படி mam

இப்போ வந்து சொன்னா நா என்ன mam பண்றது? last last minute -ல வந்து சொல்றீங்க

Mam last minute mam இப்போ எப்படி night twelveA. M -க்கு Flight mam எனக்கு சென்னைல. நா இதனால சென்னைல இருக்கேன் பாத்தீங்கனா. திருச்சி to சென்னை வந்துட்டு இப்போ சென்னைல இருக்கேன் காலைலயே எனக்கு flight -னு சொல்றதுனால காலைலயே இப்போ இப்போ நா எங்க எங்க போய் ticket book பண்ணுவேன் அஹ் எனக்கு through -ஆ mam எனக்கு வேற mam வேற airline book பண்ணாலும் இப்போ வந்து பாத்தீங்கனா one and half lakh போட்டிருக்கேன்ல mam அது refund எப்போ ஆகும்? இன்னைக்கு night -டுக்குள்ள ஆயிருமா? நா இதுக்கும் pay பண்ணானும் அதுக்கும் pay பண்ணனுமா mam?

One and half lakhs -னா assault -ஆ mam? First class பாத்தீங்கனா. First class ticket book பண்ணா அப்போதைக்கு அந்த cancellation cancel ஆனது நீங்க yesterday -வே சொல்லிருக்கலாம். Yesterday சொல்லிருந்தீங்கனா இந்த refund ஆச்சும் நேத்து night கூட வந்திருக்கும் But இப்போ சொல்லிட்டீங்க. இப்போ night நா வந்து பாத்தீங்கனா flight -ல இருக்கும்போது refund amount எப்படி எனக்கு தெரியும் வந்துச்சா வரலையானு. நா கனடால ஒரு monday இல்ல tuesday போல இருப்பேன். அப்போ என் refund amount வரலனா எனக்குதான loss? Mam இது reason, mam உங்களுக்கு புரியுதா புரியலயா mam? எனக்கு tonight flight இருக்கு twoA. M -க்கு வேற நீங்க online இது பண்றதில்ல mam இப்போ வந்து பாத்தீங்கனா through இருக்குமா? நா வந்து பாத்தீங்கனா இப்போ இன்னைக்கு two AM போட்டேன்னா னா வந்து ஒரு one day one and half days -ல நா போயே ஆகனும் எனக்கு immediate -ஆ வந்து பாத்தீங்கனா meeting இருக்கு. ஏன்னா நேர்ல face to face பேசனாதா முடியுமே. அதுக்குதா உங்களுக்கு through -ஆ போட்டேனா கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் மீட்டிங் அப்போ கொஞ்சம் clear பண்ணிக்கலாம் prayer பண்ணிக்கலாம் எனக்கு free -ஆ இருக்கும்னு சொல்லிட்டுதா நா அந்த ticket book பண்ணினேனே.

mam ok mam ticket cancel ஆன amount வேணும் இல்ல mam எனக்கு? Mam தீப்ஸ் mam உங்களுக்கு logic புரியலனு நெனைக்கறேன். இப்போ என்து வந்து பாத்தீங்கனா இப்போ night flight இப்போ வந்து air india -ல சொல்றீங்க. Night நா flight -ல போகும்போது எனக்கு அந்த refund ஆன amount வரலனா நா கனடால இருப்பேன். one month இல்லனா one and half month கூட ஆகும். அதுவரைக்கும் அந்த refund amount one and half lakhs mam? இது logic -தான? நா correct -ஆ logic -ஆதான பேசறேன்? உம் mam logic -ஏ இல்லாம twoA. Mflight. நீங்க சொல்றது பாத்தீங்கனா elevenA. M சொல்றீங்க elevenA. M சொல்றீங்க என்ன mam ஒரு எப்படி சொல்றது. ஒரு eight hours nine hours இருக்கும். அதுல ticket book ஆகுதோ இப்போ வந்து நீங்க இன்னைக்கு night -டுக்குள்ள சொல்றீங்க. இன்னைக்கு night பாத்தீங்கனா ஒரு ஒன்பது மணிக்கு வந்துருமா mam? refund ஆயிருமா one lakh one and half lakh